லிப்ரியாஃபிஸ் பேஸ் குறித்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் க்கு நல்வரவு
இதில் கற்கப்போவது எப்படி
பார்ம் இல் டேட்டா வை உள்ளிடுவது updateசெய்வது
கடைசி டியூட்டோரியல் லில் பார்ம் கன்ட்ரோல் களை பார்ம் இல் சேர்ப்பதை பார்த்தோம்
இந்த டியூட்டோரியல் லில் பார்ம் இல் டேட்டா வை உள்ளிடுவது ஒரு படிவத்தால் பார்ம் டேட்டா வை மேம்படுத்துவது குறித்து காணலாம்
அதற்கு முன் நம் பார்ம் டிசைன் இல் இன்னும் மூன்று மாறுதல்களை செய்வோம்
முதலில் லிப்ரியாஃபிஸ் பேஸ் புரோகிராம் திறந்து இல்லை எனில் துவக்குவோம்

நம் லைப்ரரி தரவுத்தளத்தை திறப்போம்
பைல் மேனு விலிருந்து ஒப்பன் ஐ சொடுக்கி
இப்போது லைப்ரரி டேட்டாபேஸ் இல் இருக்கிறோம்
ஒக் புக்ஸ் இஷ்யூட் டோ மெம்பர்ஸ் பார்ம் ஐ திறக்கலாம்
இதற்கு இடது பேனல் இல் பார்ம்ஸ் இக்கான் ஐ சொடுக்கலாம்
பின் வலது பேனல் இல் புக்ஸ் இஷ்யூட் டோ மெம்பர்ஸ் பார்ம் இன் மீது வலது சொடுக்கி
பின் எடிட் மீது சொடுக்கவும்
இப்போது பார்ம் டிசைன் விண்டோ வில் இருக்கிறோம்
முதலில் பார்ம் ஐ மறு அளவு செய்வோம்
கச்சிதமாக அச்சுறுத்தாமல் தோன்ற
இதற்கு நம் பார்ம் விண்டோ வின் உயர அகலத்தை குறைக்கலாம்
பார்ம் விண்டோ வின் மேல் மற்றும் பக்கவாட்டில் சொடுக்கி இழுத்து விடுதல் மூலம் இதை செய்யலாம்
அடுத்து நம் பார்ம் இன் தலைப்பு பான்ட் ஐ மாற்றலாம்
மேலே உள்ள பார்மேட்டிங் டூல்பார் இல் ஏரியல் பிளாக் அளவு 12என அமைப்போம்
ல்ட்பாசெக்ட் இறுதியாக பார்ம் கன்ட்ரோல் களின் tab வரிசையை பார்க்கலாம்
இது பார்ம் கன்ட்ரோல் கள் இடையே விசைப்பலகையால் நகர ஒரு வரிசையை அமைக்க உதவுகிறது
உதாரணமாக மேலிருந்து கீழ்
இது tab ஆர்டர் எனப்படும்
இப்போது பேஸ் தானியங்கியாக பார்ம் கன்ட்ரோல் களின் வரிசையை மேலிருந்து கீழாக ஒரு பார்ம் இல் வைக்கிறது
ஆனால் சில டெக்ஸ்ட் boxகளை நீக்கினோம்
இரண்டு புதிய லிஸ்ட் boxகளையும் நான்கு buttonகளை சேர்த்தோம் ஆகவே வரிசை மாறி விட்டிருக்கலாம்
ஆகவே இப்போது அதை சரி செய்யலாம்
வழக்கமாக விண்டோ வின் அடியில் காணப்படும் பார்ம் டிசைன் டூல்பார் இல் iconகளில் உலவுவோம்
ஆக்டிவேஷன் ஆர்டர் என்றூ டூல்டிப் சொல்லும் இக்கான் ஐ கண்டுபிடிப்போம்
இந்த இக்கான் மீது சொடுக்குவோம்
இப்போது Tab ஆர்டர் என்று தலைப்பிட்ட பாப் உப் விண்டோ ஒன்றை காணலாம்
பார்ம் கன்ட்ரோல் களை வரிசை செய்ய ஒன்று சொடுக்கி இழுத்து விடலாம் அல்லது
மூவ் உப் மூவ் டவுன் பட்டன் களை பயன்படுத்தலாம்
ஆகவே tab ஆர்டர் ஐ இந்த படத்தில் காண்பது போல அமைக்கலாம்
ல்ட்பாசெக்ட் முடித்துவிட்டோம் மாற்றங்களை சேமிக்க ஒக் மீது சொடுக்கலாம்
சரி கன்ட்ரோல் ஸ் ஐ அழுத்தி நம் பார்ம் ஐ சேமிக்கலாம்
பின் பார்ம் விண்டோ வை மூடலாம்
இறுதியாக நம் பார்ம் டிசைன் ஐ முடித்து விட்டோம்
இப்போது நம் பார்ம் ஐ சோதிக்கலாம்
மெயின் பேஸ் விண்டோ வின் புக்ஸ் இஷ்யூட் டோ மெம்பர்ஸ் பார்ம் ஐ இரட்டை சொடுக்கு சொடுக்கி திறக்கலாம்
இப்போது பார்ம் டேட்டா வை உள்ளிடும் பாங்கில் திறந்துள்ளது தலைப்பு பார்ம் டோ ட்ராக் புக்ஸ் இஷ்யூட் டோ மெம்பர்ஸ் என்று இருப்பதை கவனிக்கவும்
மேலும் புக்கிட்ஸ் மற்றும் மெம்பரிட்ஸ் க்கு பதிலாக புத்தக தலைப்புகள் மெம்பர் பெயர்களை காண்கிறோம்
அத்துடன் இது புக்சிஷ்யூட் டேபிள் யின் முதல் பதிவேடு ஆன் ஆட்டோபயோகிராபி என்பது புக் டைட்டில் எதிரில் ஹைலைட் ஆகியுள்ளதை காணலாம்
மெம்பர் நேம் எதிரில் நிஷா ஷர்மா ஹைலைட் ஆகியுள்ளது
ஏனைய பீல்ட் களையும் கூட பார்க்க முடிகிறது
இப்போது கீழே உள்ள பார்ம் நேவிகேஷன் டூல்பார் சின்னங்களை பயன்படுத்தி எல்லா பதிவேடுகள் இடையேயும் போகலாம்
ல்ட்பாசெக்ட் இப்போது இரண்டாவது பதிவேட்டுக்கு போகலாம்
மெம்பர் ஜேக்கப் ரோபின் மேக்பெத் புத்தகத்தை வாங்கிச்சென்றதை காணலாம்
இப்போது அந்த புத்தகத்தை திருப்புகிறார் என்று வைத்துக்கொள்வோம்
ஆகவே இந்த தகவலை இந்த ரெக்கார்ட் இல் புதுப்பிப்போம்
இதற்கு திருப்பிக் கொடுத்த தேதியை டைப் செய்வோம் உதாரணமாக 7711 செக்ட் இன் பீல்ட் இல் குறியிடுவோம்
தகவலை சேமிக்க சேர்த்திருக்கும் சேவ் ரெக்கார்ட் பட்டன் ஐ அழுத்துவோம்
பட்டன் இப்போது சாம்பல் நிறமாகிவிட்டது அதாவது அதை இப்போது பயன்படுத்த இயலாது
ஆனால் ரெக்கார்ட் ஐ திருத்தினால் பட்டன் மீண்டும் ஆக்டிவ் ஆகிவிடும்
சரி உண்டோ சேஞ்சஸ் பட்டன் ஐ சோதிக்கலாம்
இதற்கு ரெக்கார்ட் இல் புத்தக தலைப்பு கான்க்வெஸ்ட் ஒஃப் செல்ஃப் மீது சொடுக்கி ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட் பீல்ட் இல் 5711 என உள்ளிடுவோம்
இப்போது உண்டோ சேஞ்சஸ் பட்டன் மீது சொடுக்கி என்ன நடக்கிறது என்று பார்க்கலாம்
கடைசியாக செய்த மாற்றம் செயல் நீக்கப்பட்டது
மேக்பெத் இப்போது கான்க்வெஸ்ட் ஒஃப் செல்ஃப் க்கு பதில் முன்னிலையில் இருக்கிறது
ஆக்சுவல் ரிட்டர்ன் டேட் 7711 என்றிருக்கிறது
நல்லது இப்போது டிலீட் ரெக்கார்ட் பட்டன் ஐ சொடுக்கலாம் அதாவது இரண்டாம் பதிவேட்டை நீக்குகிறோம்
பேஸ் நீக்குதல்கள் குறித்து எச்சரிக்கையாக இருக்கிறது ஆகவே அது உறுதிப்படுத்தலை கேட்கிறது
இப்போதைக்கு மேலே சென்று யெஸ் பட்டன் ஐ சொடுக்கலாம்
பதிவேடு நீக்கப்பட்டதை காணலாம்
அந்த இடத்தில் அடுத்த பதிவேடு தெரிகிறது
இறுதியாக புதிய பதிவேடு ஒன்றை பார்ம் இன் கடைசி பட்டன் ஐ சொடுக்கி சேர்க்கலாம் அதன் பெயர் நியூ ரெக்கார்ட்
சில மதிப்புகளை டைப் செய்யலாம்
இஷ்யூட் ஒரு தான்தோன்றி பீல்ட் அதை விட்டுவிடலாம்
இங்கே டேட்டா வை படத்தில் உள்ளபடி சேர்க்கலாம்ltpausegt உள்ளீடுகளை சேமிக்க சேவ் ரெக்கார்ட் பட்டன் ஐ சொடுக்கலாம்
டேட்டா வை உள்ளிட்டு மேம்படுத்தி பார்ம் ஐ சோதித்தும் விட்டோம்
இதோ ஒரு பயிற்சி
உறுப்பினர்கள் தகவலை காட்ட ஒரு பார்ம் ஐ டிசைன் செய்யவும்
பார்ம் ஐ கச்சிதமாக அமைக்கவும்
பான்ட் ஐ போல்ட் ஆக்குக
சேவ் மற்றும் நியூ ரெக்கார்ட் பட்டன்ஸ் களை சேர்க்க
இத்துடன் லிப்ரியாஃபிஸ் பேஸ் இல் டேட்டா வை உள்ளிடுதல் அப்டேட் செய்தல் மீதான இந்த ஸ்போக்கன் டியூட்டோரியல் முடிகிறது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
இதற்கு ஆதரவு இந்திய அரசு துவக்கிய மார்ட் இன் ஐசிடி மூலம் தேசிய கல்வித்திட்டத்தின் வழியே கிடைக்கிறதுஇந்த திட்டம் httpspoken tutorialorg ஆல் ஒருங்கிணைக்கப்படுகிறது
மேற்கொண்டு விவரங்கள் எங்கள் வலைத்தளத்தில் கிடைக்கும்